வர்தினி, உங்க வீட்டுக்கு relative லாம் எனக்கு best என்னோட best friend அபிதா.

ஹரிணி, okay okay ஆமா, வர்தினி உங்க வீட்டுக்கு relative லாம் வந்தா நீ எப்படி feel பண்ணுவ? எப்படி அவங்களை handle பண்ணுவ? எங்க வீட்டுக்கு relatives வந்தா, வீட்டுல இருக்க எல்லா வேலையும் நான்தான் செய்யணும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக் கொடுக்கணும். so அவங்க வந்தா, நான் ரொம்ப happy ஆ எல்லாம் feel பண்ண மாட்டேன். ரொம்ப கஷ்டமா feel பண்ணுவேன். ஏன்டா வந்தாங்க? அப்படின்னு சொல்லிட்டு feel பண்ணுவே

அதுக்குத்தான் அம்மா, அப்பா இருக்காங்களே வீட்டுல வேலை செய்யறதுக்கு

நான் அதிகமா, அக்கா வீட்டுக்கு போக மாட்டேன். ஏன்னு correct ஆ சொல்லு பாப்போம்

correct ஆ சொல்ற அதிகமா வேலை செய்யணுங்கிறதுக்காகவே, அக்கா வீட்டுக்கு போக மாட்டேன். எங்க வீட்டிலேயே இருப்பேன். ஆமா, நமக்கு college லாம் leave விடுவாங்கல்ல? அப்பெல்லாம் நீ என்ன பண்ணுவ leave ல? அப்புறம் அந்த leave எப்படி leave நாள்லாம் நல்ல சாப்பிட்டு, நல்லா தூங்குவேன், அந்த வேலைய மட்டும் correct ஆ பண்ணுவேன். அப்பறம் time இருந்துச்சுன்னா கொஞ்சநேரம் serial பாப்பேன் நீ ஆஹ் serial லா நிறையவே பார்ப்பேன். சன் TV ஜீ தமிழ், விஜய் TV கலைஞர் TV ஆமா, எல்லா channel லையும் serial பாப்பேன், நான் மட்டுமா பாப்பேன், என் family ல இருக்க, எங்க அம்மாவும்தான் பாப்பாங்க. அம்மா பாக்கறனால நான் பாக்குறேன் correct ஆமா உனக்கு உன்னோட அம்மாவ பிடிக்குமா? அப்பாவை பிடிக்குமா?

எனக்கு என்னோட அண்ணாவைதான், ரொம்ப ரொம்ப பிடிக்கும்

அண்ணா, என்னோட marriage க்குதான் வருவேன்னு சொல்லிட்டாங்க. நான் எவ்வளவோ compel பண்ணிட்டேன். அம்மா birthday வருது அக்கா birthday வருது வாங்க வாங்க அஞ்சு வருஷமா வராத அண்ணா நான் சொல்லி திருவிழாவுக்காகவா வரப்போறாங்க அண்ணா கண்டிப்பா உன்னோட marriage க்கு வரேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு agreement ஏ போட்டு கொடுத்துட்டாங்க வரேன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் வர plan இல்லன்னு சொல்லிட்டாங்க ஆமா, நீ பேய் படம் எல்லாம் அதிகமா பாக்குறேன்னு சொல்லிட்டு உன்னோட friend என்கிட்ட சொன்னாங்க அப்படியா?

நான் பேய் படம்லாம் பார்க்க மாட்டேன். may be சாமி relevant ஆ எதாவது படம் இருந்துச்சுன்னா பார்ப்பேன். நானே ரொம்ப பயப்படுவேன் என்னோட family கூட இருக்கப்ப அதிகமா பேசிக்கிட்டேதான் இருப்போம். நிறைய பேசிட்டே இருப்போம். அப்ப நாங்க அதிகமா TV பார்க்கிறது, படம் பார்க்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டோம் tour போயிருக்கோம். அஹ் may be கேரளா இந்த மாதிரிதான் போயிருக்கோம்.

but college ல கூட்டிட்டு போறப்பதான் நிறைய ஆமா வர்தினி but உனக்கு எது எதுல tour போக பிடிக்கும்? friends கூட போக பிடிக்குமா? family கூட போக. அஹ் but நம்ம college ல tour friends கூட போறப்ப அங்கேயும் கொஞ்சம் rules and regulations லாம் இருக்கும்ல family கூட நான் உனக்கு friends கூட போக பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு family கூட போகதான் பிடிச்சிருக்கு எங்க family ல அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. free ஆ விட்டுருவாங்க. நான் jolly ஆ இருப்பேன். ஆமா, வர்திரி உனக்கு பிரெஞ்சு தெரியும்ன்னு சொன்னேன் எனக்கு சொல்லித்தரேன்னு சொன்னே எப்ப சொல்லித் தருவ?

கொஞ்சம் பிரெஞ்சு வந்து கொஞ்சம் இங்கிலிஷை compare பண்றப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா இல்லை easy ஆ இருக்குமா? எனக்கு அது easy யா இருக்குமா? நான் சீக்கிரமா pickup பண்ணிக்குவேனா? ஏன்னா நான் இப்ப மலையாளம் கத்துட்டிருக்கேன். so நான் இப்ப பிரெஞ்சும் start பண்றப்ப, எனக்கு அது கொஞ்சம் dominate ஏதாவது problems வருமா பிரச்சனை ஆமா, உங்க அம்மா பிரெஞ்சு teacher ஆ? அதனாலதான், நீ நல்லா பிரெஞ்சு நல்லா சரளமா பேசுற correct ஆ?

ஆஹ் okay வர்தினி bye hello hello ரோஷினி gift collection yeah உங்க ID ய நான் insta ல search பண்ணி பார்த்துருந்தேன் நீங்க gifts நிறைய போட்டு இருந்தீங்க அதெல்லாம் பார்த்தேன் நல்லா இருந்தது ஓ okay thank you for calling madam உங்களுக்கு எந்த மாதிரி gifts வேணும்? எனக்கு எங்க அப்பா அம்மாக்கு anniversary வருது so அவங்களுக்கு ஒரு frame மாதிரி பண்ணி கொடுக்கலாம்னு இருக்கேன்.

ஆஹ் பண்ணி கொடுக்கலாம் madam நீங்க எந்த மாதிரி ஆசை படுறீங்களோ அந்த மாதிரியே பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு photo frame வேணும் அப்படி தானே? ஆமா twelve into twenty size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

ஆஹ் ma'am இதுக்கு வந்து ஒரு eight hundred வரும் ma'am eight hundred ஆ why because இதோட worth அப்படி இருக்கு madam நாங்க வந்து oil painting லலாம் பண்ணி தருவோம் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வேணுமா இல்ல வெறும் image மட்டும் வச்சா போதுமா? இல்ல இல்ல எனக்கு oil painting மாதிரி வேணும் face எல்லாம் அப்படியே பளிச்சுன்னு பளபளன்னு தெரியணும்.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

okay madam உங்களுக்கு இந்த surprise gift வந்து நீங்க அன்னைக்கு morning உங்களுக்கு கிடைச்சா போதுமா இல்லன்னா முந்தின நாள் night கிடைக்கிற மாதிரி நாங்க ready பண்ணனுமா? முந்தின நாள் night னா எப்போ தருவீங்க?

நடு ராத்தியெல்லாம் வந்து delivery பண்ண delivery boys எல்லாம் இருக்காங்களா?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

ஆஹ் நம்பலாம் எங்களோட reviews லாம் வேணும்னா நீங்க check பண்ணிக்கலாம் எல்லாமே insta page லயே reviews லாம் இருக்கும் check பண்ணி~

அப்படி எல்லாம் இல்ல ma'am நாங்க எப்போமே ஒரு ten minutes முன்னாடி spot க்கு போய் wait பண்றது மாதிரி தான் delivery boys set பண்ணி இருக்கோம் so அதுல எந்த ஒரு drawback உமே வராது.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

இல்ல நீங்க வந்து வாங்குவீங்களா இல்ல உங்க அப்பாவோ அம்மாவோ வந்து கதவை திறந்து வாங்குவாங்களா? இல்ல இல்ல அவங்களுக்கு surprise எப்படி அவங்க வந்து வாங்க முடியும் நாங்க தான் யாராவது வருவோம் நான் இல்லனா என்னுடைய sister வருவாங்க ஓ okay madam ma'am அப்படின்னா morning கூட delivery பண்ணிடலாம் இல்லையா

இல்ல நாங்க night night நாங்க cake cut பண்ணலான்னு தான் இருக்கிறோம் அதனால தான் அப்படி கேட்டேன்.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 gift shop ல cake உம் கொடுக்குறீங்களா? ஆமா madam எங்களோட page அ நீங்க நல்லா review பண்ணியிருந்தா தெரிஞ்சுருக்கும் cake உம் available தான் என்ன variety யான cake வேணும்னாலும் பண்ணி கொடுப்போம் madam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 ஆஹ் okay ma'am okay frame photos லாம் எப்படி நீங்க send பண்றீங்க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 recent ஆ என்னோட cousin க்கு marriage ஆச்சா அதுல அவங்களோட photos மாப்பிள்ளை and பொண்ணோட photos அ remove பண்ணிட்டு நாங்க family யா மட்டும் இருக்கிற மாதிரி நீங்க வச்சு தரணும் ஆஹ் okay madam அப்போ அதாவது நீங்க வந்து edit பண்ண சொல்றீங்க அதானே? ஆமா edit பண்ணி crop பண்ணி edit பண்ணி அப்பறம் நீங்க oil painting ன்னு சொன்னீங்கல்ல அந்த மாதிரி பண்ணி தரணும்.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 இல்ல பொண்ணு மாப்பிள்ளைய மட்டும் மத்த யாரையும் remove பண்ண வேண்டாம். ஆஹ் okay madam அப்போ cropping editing அதெல்லாம் இருக்கு

okay madam நீங்க back~ ஏதாவது choose பண்ணனும்னு ஆசைபடுறீங்களா? ஏதாச்சும் colour போட்டு பாருங்க mostly white colour இல்லன்னா ash colour போட்டு பாருங்க set ஆகலேன்னா வேற பாத்துக்கலாம்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 hello

ஆஹ் கேக்குது madam கேக்குது ஆஹ் okay madam cake எப்படி madam cake ஒரு one KG ஓ one KG okay ஆமா photos நான் எதுல send பண்ணனும் insta லயா? இல்ல madam வாட்ஸப்ல send பண்ணிருங்க அதுவும் சும்மா normal லா send பண்ணாம document ல send பண்ணுங்க madam okay okay உங்க வாட்ஸப் number சொல்ல முடியுமா?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

நான் ஒருக்கா சொல்றேன் correct ஆன்னு பார்த்துகோங்க

ஆஹ் okay madam correct தான் இந்த number க்கு நீங்க document ல send பண்ணிருங்க madam மறந்துடாதீங்க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 okay madam எத்தனை மணிக்கு அனுப்புவீங்க இன்னைக்கு send பண்றீங்களா இல்லன்னா நாளைக்கு send பண்றீங்களா madam

okay madam அப்போ இன்னைக்கு evening குள்ள send பண்ணிருங்க madam okay ma'am send பண்றேன்

caption இல்ல வேணாம்னு நினைக்கிறேன் அதுவே full cover ஆகி வர்றதுனால caption போட்டா ரொம்ப நல்லா இருக்காதுன்னு feel ஆகுது okay madam but நாங்க edit caption ஏதாவது நீங்க சொன்னீங்கன்னா நாங்க அதை வச்சு edit பண்ணினாலும் அனுப்புவோம் உங்களுக்கு அது இஷ்ட பட்டுச்சுனா நீங்க அதை போட்டுக்கலாம் madam ஓ அப்படி சொல்றீங்களா but அந்த photo வந்து full லா fill ஆகி வர்ற மாதிரி இருக்கும் நீங்க வேணும்னா அந்த timing ல இடம் இருந்துன்னா சொல்லுங்க நான் caption பார்த்து சொல்றேன் ஆஹ் okay sure madam okay அப்போ உங்களை நாங்க வாட்ஸப்ல contact பண்றோம் madam

ஆஹ் okay ஆஹ் cake எப்படி madam order பண்றீங்களா? cake நீங்க எல்லாம் flavour லயும் கொடுப்பீங்களா? ஆமா madam உங்களுக்கு நீங்க எந்த மாதிரி expect பண்றீங்க? எனக்கு கொஞ்சம் different ஆ வேணும்.

gift எல்லாம் உள்ள வச்சு cake cut பண்றப்போ உள்ள அந்த scroll பண்ற அப்போ photos லாம் வரும்ல அந்த மாதிரி ஓ okay madam அதாவது இந்த roll ல photos இருக்கும் அதை அப்படியே up பண்றது மாதிரி வேணும் அப்படி தானே

ஆஹ் okay madam என்ன ஆஹ் பண்ணலாம் madam அதெல்லாம் பிரச்சனை இல்ல

என்ன flavour expect பண்றீங்க? brownie cake brownie flavour தான் வேணும். okay madam brownie

ஆஹ் okay brownie with ice-cream

but ice cream cake ல scrolling பண்ணலாமா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

ஆஹ் no madam no actual ஆ நீங்க cut பண்ணும்போதே ரொம்ப hard ஆ தான் இருக்கும் so cut பண்றதுக்கு ஒரு fifteen minutes முன்னாடி light ஆ வெளிய வச்சிட்டு நீங்க அதுக்கு அப்பறம் cut பண்ணீங்கன்னா correct டா இருக்கும் madam ஓ சரி ma'am okay ஒரு half KG இல்லன்னா இல்ல sorry முக்கால் KG இல்லன்னா one KG இருக்குற மாதிரி வேணும் KG இல்லன்னா one KG அப்போ one KG போட்டுடட்டா madam ஆஹ் okay ma'am one KG எவ்ளோ rate வரும்?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

frame க்கும் cake க்கும் சேர்ந்து எவ்ளோ வரும்? thousand two hundred madam thousand two hundred ஆ?

உங்களுக்கு discount போட்டு thousand two hundred ஆக்கியிருக்கோம் madam ஏன்னா cake உம் order பண்றவங்களுக்கு discount கொடுப்போம்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 ஓ ஓ சரி சரி cake வந்து pack பண்றப்போ ஒரு பெரிய box ல வச்சு அதுக்குள்ளேயே photos வச்சு அந்த LED light எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்களே தெரியுமா அந்த மாதிரி பண்ணுவீங்களா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 ஆஹ் அந்த box open பண்றப்போ cake இருக்கணும் but அந்த cake ல எல்லாமே photos இருக்கணும் with LED lights போட்டு decorate பண்ணி okay madam அதோட photos உம் நீங்க எனக்கு தனியா mention பண்ணி எனக்கு வாட்ஸப்ல send பண்ணுங்க madam

ஆஹ் okay done ஆஹ் இப்போ இந்த cake ஓட இதெல்லாம் சொல்றேன் correct டான்னு பார்த்துக்கோங்க

ஆஹ் அப்பறம் நடுவுல வந்து photo roll

அப்பறம் அந்த lighting box